இம்ப்ரெஸ் ல் பிரசன்டேஷன் ஐ அச்சிடுதல் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
நாம் கற்கப் போவது அச்சிடலுக்கு பல தேர்வுகள் ஸ்லைட்ஸ் ஹேண்டவுட்ஸ் நோட்ஸ் மற்றும் ஆட்லைன் இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 பிரசன்டேஷன் ஐ சில சமயம் அச்சிட வேண்டியிருக்கலாம்
உங்கள் பிரசன்டேஷன் ஐ காண்போர் பின்னர் பார்த்துக்கொள்ள
சேம்பிள் இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் ஐ இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்கலாம்
slideகளை அச்சிட பைல் பின் பிரின்ட் மீது சொடுக்குக
அல்லது CTRL ப் விசைகளை ஒன்றாக அழுத்தலாம்
பொது மற்றும் தேர்வுகள் கீற்றிலுள்ள அமைவுகளை காண ரைட்டர் வரிசையில் வியூவிங் மற்றும் பிரின்டிங் டாக்குமென்ட்ஸ் குறித்த டியூட்டோரியல் ஐ காணவும்
ஜெனரல் கீற்றில் பிரின்ட் ன் கீழ் டாக்குமென்ட் புலத்தில் காணும் தேர்வுகள் இம்ப்ரெஸ் க்கு பிரத்யேகமானவை
இவை slideகளை நமக்கு பிடித்த ஒழுங்கில் அச்சிட பயனாகும்
அவை ஸ்லைட்ஸ் ஹேண்டவுட்ஸ் நோட்ஸ் மற்றும் ஆட்லைன்
நாம் ஸ்லைட்ஸ் ஐ தேர்வு செய்யலாம்
லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் கீற்று மீது சொடுக்குக
இங்கு அச்சிட விரும்பும் ஸ்லைடு இன் பகுதிகள் நிறம் அளவு இவற்றை தேர்ந்தெடுக்கலாம்
கன்டென்ட் கீழ் ஸ்லைடு நேம் டேட் டைம் ஹிட்டன் பேஜஸ் இவற்றை தேர்ந்தெடுக்கலாம்
உரை சொல்வது போல ஸ்லைடு பெயர் தேதி நேரம் மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருந்தால் அவை இவற்றை அச்சிடும்
கலர் கீழ் கிரே ஸ்கேல் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
உரை சொல்வது போல மற்ற தேர்வுகள் ஸ்லைடு களை ஒரிஜினல் நிறம் அல்லது கருப்பு வெள்ளையாக அச்சிடும்
sizeன் கீழ் பிட் டோ பிரிண்டபிள் பேஜ் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
இம்ப்ரெஸ் இலுள்ள மற்ற அளவு தேர்வுகளையும் ஆராய்க
பேஜ் லேயூட் கீற்றில் அச்சிடும் காரணம் பொருத்து பல தேர்வுகள் சாத்தியமாகும்
காகிதத்தில் ஒரே பக்கத்தில் பல ஸ்லைடு கள் இருக்க விரும்பினால்
பேஜஸ் பெர் ஷீட் ஐ தேர்வு செய்க
முன்னிருப்பு பக்கத்துக்கு 1 ஸ்லைடு
இது அச்சிடும் பக்கத்தின் முன் பார்வை
கீழ் நோக்கு அம்புக்குறியை சொடுக்கி ஒரு காகிதத்தில் அச்சடிக்க பக்கங்களின் எண்ணிக்கையை உள்ளிடுக
2 எனில் முன் பார்வையில் 2 பக்கங்களை பார்க்கலாம்
6 எனில் 6 பக்கங்கள்
டிராவ் ஆ போர்டர் அரவுண்ட் ஈச் பேஜ் ஐ தேர்வு செய்ய ஒவ்வொரு பக்கத்தை சுற்றிலும் கருப்பு போர்டர் அச்சாகும்
இது பக்கத்தை அழகாக்குகிறது
புரோச்சூர் தேர்வு ஸ்லைடு களை குறும் புத்தகமாக பிணைக்க தகுந்தபடி அச்சிடும்
இந்த தேர்வை செய்யவில்லை
பின்னால் ஆராய்ந்து பாருங்கள்
ஆப்ஷன்ஸ் தேர்வில் எல்லா செக் பாக்ஸ் களும் குறியிடாமல் உள்ளதை உறுதி செய்க
சிறப்பு தேர்வுகளுக்கான இவற்றை இப்போது பார்க்கப் போவதில்லை
பிரின்ட் பட்டன் ஐ சொடுக்குக
அச்சுப்பொறி சரியாக அமைந்திருந்தால் அச்சிட ஆரம்பித்து இருக்கும்
அடுத்து ஹேண்டவுட்ஸ் தேர்வு
பைல் பின் பிரின்ட் மீது சொடுக்குக
ஜெனரல் கீற்றில் பிரின்ட் கீழ் டாக்குமென்ட் புலத்தில் ஹேண்டவுட் தேர்வு செய்க
முன்னிருப்பு பக்கத்துக்கு 4 ஸ்லைடு கள் இடமிருந்து வலது மேலிருந்து கீழ் முறைகள்
இதை இந்த பிரசன்டேஷன் க்கு மாற்ற வேண்டாம்
லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் கீற்றில் சைஸ் தேர்வுகள் செயலாகவில்லை என காண்க
ஏனெனில் அச்சின் அளவு பக்கத்தில் ஸ்லைடு களின் எண்ணிக்கை மற்றும் காகித அளவை பொருத்தது
இப்போது பிரின்ட் பட்டன் ஐ சொடுக்குக
அச்சுப்பொறி சரியாக அமைந்திருந்தால் அச்சிட ஆரம்பித்து இருக்கும்
முதல் ஸ்லைடு க்கு சென்று நோட்ஸ் கீற்று மீது சொடுக்கலாம்
இங்கு ஒரு குறிப்பை உள்ளிடலாம் திஸ் இஸ் ஆ சேம்பிள் நோட்
ஸ்லைடு களுக்கு உள்ளிட்ட குறிப்பை அச்சிட முறையே பைல் பிரின்ட் ஐ சொடுக்குக
ஜெனரல் கீற்றில் பிரின்ட் ன் கீழ் டாக்குமென்ட் புலத்தில் நோட்ஸ் தேர்க
இடது பக்கம் பக்க முன் பார்வையை காண்க
ஸ்லைடு இன் கீழே உள்ள குறிப்பை காட்டுகிறது
லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் கீற்றை சொடுக்குக
சைஸ் தேர்வுகள் நாம் நோட்ஸ் ஐ அச்சடிக்கும் போது கிடப்பதில்லை என்பதை கவனிக்கவும்
பிரின்ட் பட்டன் ஐ சொடுக்குக
அச்சுப்பொறி சரியாக அமைந்திருந்தால் அச்சிட ஆரம்பித்து இருக்கும்
பிரசன்டேஷன் போது விரைவாக பார்த்துக்கொள்ள ஸ்லைட்களின் வரியுருவை அச்சிட முறையே பைல் பிரின்ட் ஐ சொடுக்குக
ஜெனரல் கீற்றில் Printன் கீழ் டாக்குமென்ட் புலத்தில் ஆட்லைன் தேர்வு செய்க
இடப் பக்கம் முன் பார்வையை பாருங்கள்
ஸ்லைட் வரியுருக்களை வரிசையாக ஸ்லைடு தலைப்புகள் துணை குறிப்புகளுடன் காட்டுகிறது
லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் கீற்று மீது சொடுக்குக
சைஸ் தேர்வுகள் ஆட்லைன் ஐ அச்சடிக்கும் போது கிடைக்காதென கவனிக்கவும்
பிரின்ட் பட்டன் மீது சொடுக்குக
அச்சுப்பொறி சரியாக அமைந்திருந்தால் அச்சிட ஆரம்பித்து இருக்கும்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது அச்சடித்தல் ஸ்லைட்ஸ் ஹேண்டவுட்ஸ் நோட்ஸ் மற்றும் ஆட்லைன்
இந்த பயிற்சியை செய்க
புதிய பிரசன்டேஷன் ஒன்றை உருவாக்குக
2ஆம் ஸ்லைடு ஐ மட்டும் அச்சிடுக
முதல் 4 ஸ்லைடு களை ஹேண்டவுட் ஆக அச்சிடுக
தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை பயன்படுத்தி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது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
மேலும் விவரங்களுக்கு